ஆஹ் நீ வந்து முதல பார்த்தேன்னு சொன்னல்ல

அஹ் அதப் பத்தி சொல்லு

first நான் ஒண்ணு அண்ணன் எல்லாருமே அப்போ வந்து ஆமா நானு எல்லா ஒரு அஞ்சு அஞ்சு பேரா பிரிஞ்சுட்டோமா நானு அப்புறம் ஒரு நாலு பேரு முன்னாடி போயிட்டோம் அப்பதான் பாத்தோம் அப்ப எல்லாரும் நான் என்னோட சொந்த ஊரு கொள்ளிடம் வேறயா அங்கேயே நிறைய முதலை இருக்கும் பெருசு பெருசா இருக்கும் எல்லாருமே எல்லாருமே வந்து நான் பார்த்தது இல்லைல நான் முதல் தடவை அப்பதான் போய் பார்க்கிறேனே அந்த முதலையை எல்லாரும் என் கூட வந்தவங்க எல்லாம் நீ சீர்காழியில கொள்ளிடம்தானே உனக்கு தெரியாதா முதல பெருசு பெருசா பார்த்தது இல்லையா ஏன்னா அங்க வந்து அந்த கொள்ளிடத்தில வந்து ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் அங்க நான் பார்த்ததே ஒரு குட்டிதான் ஆனா கொள்ளிட ஆத்துலலாம் ஒரு ஆளேயே விழுங்கி சாப்பிடுற அளவு எல்லாம் இருக்கும் ஆஹ் முதலை இத பார்த்துட்டு நான் ஆச்சரியமா பார்க்கக்குள்ள எல்லாரும் உங்க ஊர்லயே அவ்வளவு பெருசு இருக்கு இத வந்து இப்படி ஆச்சரியமா பாக்குறியான்னு எல்லாம் கேட்டாங்க அப்பதான் நான் சொன்னேன் நான் எங்க ஊரை பார்த்ததே கிடையாது இங்கதான் first time பார்க்கிறேன்

ஒருவேளை நம்ம யாராவது உள்ள குள்ள குதிச்சிருந்தோம்ன்னா அது நல்லா வந்து நம்ம சாப்பிட்டு அசைஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படியே அமைதியா படுத்திருந்துச்சு அதோட உடும்பு இருந்துச்சு உடும்பு அதுதான் ரொம்ப பயமா இருந்துச்சு அத பாக்கத்தான் ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த இது நான் வந்து முதல்ல எப்படி பார்த்தேன்னா வந்து கண்ணு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்து கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சுச்சு அண்ணா சொல்லணும்னா நான் ஏதோ அது தென்னை மட்டை அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன் அண்ணா அப்பதான் சொன்னாரு அங்க பாரு முதலை அது அப்படின்னுட்டு அப்பறம்தான் உத்து பார்த்தா அது கண்ணு தெரியுது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்துச்சு அப்ப பார்த்ததுதான் நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து முதலைகள் சரணாலயம்னு ஒண்ணு போயிருக்கேன் அங்க full and full வந்து அஹ் முதலை மட்டும்தான் இருக்கும் அஹ் நிறைய இருந்துச்சு எல்லாம் சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி இருந்துச்சு இங்க ஆனா அதிகமா இல்ல ஒண்ணு ரெண்டு அந்த மாரிதான் இருந்துச்சு

அப்படின்னு ரெண்டும் அங்கயே சண்டை போட்டுட்டிருந்து இதிலேயே இலக்கியா ஒரு வார்த்தை சொல்லி ராஜா அண்ணனை சொல்லுச்சு தெரியுமா எல்லாரும் சிரிச்சுட்டு நின்னோமே

எனக்கு நியாபகம் இருக்கு மும்தா எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது எல்லாரும் சிரிச்சிட்டிருந்தோம்

ஆமா ஆமா அண்ணி கூட விழுந்து விழுந்து சிரிச்சாங்களே

இதெல்லாம் உங்களுக்கே over ஆ இல்ல அது நான் சொன்ன வார்த்தை ஒண்ணு அந்த கேட்ட நீங்க வார்த்தை ஒண்ணுடா எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறதே அப்பையில இருந்து வேலையா வச்சிருக்கீங்கடா உங்கள எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல அவன் நம்ம வந்து அங்க உட்கார்ந்து இருந்தோம்ல ஆமா பாம்பு பார்த்துட்டு நம்ம உட்கார்ந்திருந்த இதுல தான் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்தமா அப்புறம் வந்து அப்பதான் வந்து எங்களுக்கு ரொம்ப வெயில் அடிச்சுது அஹ் எப்படா வருவீங்க எப்படா வருவீங்க அன்னைக்குன்னு பார்த்து மும்தாக்கு வேற உடம்பு சரியில்லை அவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியலே எனக்கு ஞாபகம் இருக்கு நல்லா அன்னைக்கு அவனுக்கு உடம்பு வேற சரியில்ல அது அவன் அதோடையும் அவன வந்து சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து போணும் போயே ஆகணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனோம் ஆனாலுமே அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு அது கொஞ்சம் கஷ்டமாதான் இருந்துச்சு நம்ம இன்னொரு time வந்து கிண்டிக்கு போலாம்டா சரியா இப்ப வந்து எங்க அம்மா கூப்பிடுறாங்கடா நான் போயிட்டு வரேன் சரியா ஆஹ் சரிடா சரிடா எனக்கும் கொஞ்சம் வேலை வந்துருச்சு போயிட்டு வர்றேன் எனக்கும் வேலை வந்துருச்சு நானும் கிளம்புறேன் நம்ம எல்லாரும் ஒரு நாள் பேசிக்கலாம்